முன்னாடி ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் நிறுத்திருக்கு.

அதுக்கு முன்னாடி கொஞ்சோ நெறைய மரோ இருக்கு.

ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாரி இரு --

அதுக்குள்ள ஒரு லயன் உக்காந்துகிட்டு இருக்கற மாரி இருக்கு.

சர்ச்சுக்கு வெளிய இருக்கற ஒரு எடோ மாரி இருக்கு.

முன்னாடி ப்ளூ கலர் ஆஸ்பட்டாஸ் போட்டு ஒரு எடோ தெரியு --

அந்த கோட்டைக்குள்ள ஒரு எல்லோ கலர் ஷர்ட் ஜீன் போட்டு ஒரு ஆள் உள்ள போறாரு.

இது பாக்க ஒரு புத்தர் கோவில் மாரி இருக்கு.

மேல ஒரு புத்தர் செலை வச்சிருக்காங்க.

இந்த பக்கம் மழ பெஞ்ச ஒரு ஏரியா மாறி இருக்கு.

இது ஒரு ஹாஸ்டல் ரூம் மாரி இருக்கு.

டிரஸ்ஸ மாட்டி வைக்கிற ஒரு ஹேங்கர் இருக்கு.

முன்னாடி ஏ_டி_எம்ல பணம் எடுக்கறதுக்கு நெறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.

ஒரு கை கழுவற எடோ இருக்கு.

து பாக்க ஒரு பில்டிங் மாறி இருக்கு.

மிஸ்ட் வெளிய வர மாதிரி இருக்கு.

இது பார்க்க ஒரு பூ மார்க்கெட் மாறி இருக்கு.

அந்தப் பம்ப் பாக்க ப்ளூ கலர்ல இருக்கு.

இது பாக்க ஒரு ஜிம் மாரி தெரியுது.

ஜிம்ல முக் உள்ள ஒரு சின்ன ஜன்னல் மாரி தெரியிது.

ரெண்டு பேரு நின்னு முன்னாடி வேல செஞ்சுட்டுருக்காங்க.

கீழ ஒயர் நாலு வீல் தெரியுது.

ரெட் கலர் கார் தெரியிது சுத்தி மரமா இருக்கு நெறைய காருங்க இருக்கு.

இது வந்து ஒரு கோயில் மாரி தெரியிது.

இது பாக்க ஒரு ஃபங்ஷன் ஏரியால இருக்கிற ஒரு ஹால் மாறி இருக்கு.

சுத்தி குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வெச்சுருக்காங்க.

நல்ல மேக மூட்டமா இருக்கு அதுக்கு அப்பரோ வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் தெரியுது.

அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கார் நிக்குது அது ஒயிட் கலர் காரு .

இது பாக்க ஒரு ஹோட்டல் மாரி இருக்கு.

இது பாக்க ஒரு பார்க் ஏரியா மாரி இருக் --